இந்த டுடோரியலில் எளிய பிஎச்பி அப்லோட் ஸ்கிரிப்ட் ஐ பார்ப்போம் இது நம் அப்லோட் டாட் பிஎச்பி பைல் இல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆக இருக்கும்
இண்டெக்ஸ் டாட் பிஎச்பி ஐ பயன்படுத்தலாம்
பயனர்களுக்கு இந்த குறிப்பிட்ட பைலை சமர்ப்பிக்க எச்டிஎம்எல் கோடு ஆல் ஒரு பார்ம் ஐ கொடுக்கலாம்
பின் அப்லோட் டாட் பிஎச்பி இல் இந்த பைல் ஐ கையாளலாம் பைல் நேம் டைப் சைஸ் டெம்போரரி ஸ்டோர்ட் நேம் மற்றும் கிடைத்த எர்ரர் மெசேஜஸ் ஆகியவற்றையும் பெறலாம்
எர்ரர் மெசேஜஸ் மூலம் அவை நிகழ்ந்தனவா என சோதிக்கலாம்
பின் பைல் ஐ புரோசெஸ் செய்து நம் வெப் செர்வர் இல் குறிப்பிட்ட டைரக்டரி இல் சேமிக்கலாம்
இந்த டியூட்டோரியல் லில் இரண்டாம் பகுதியில் குறிப்பிட்ட பைல் டைப் ஐ கண்டுபிடிப்பதை பார்ப்போம்
சில பைல் டைப்ஸ் இலிருந்து பாதுகாத்துக்கொள்ள
பைல் இன் அளவை காண்பதையும் பார்க்கலாம்
இதற்கு அதிகபட்ச குறைந்த பட்ச பைல் சைஸ் வைத்துக்கொள்ளலாம்
இங்கே அப்லோடெட் என்ற போல்டர் உருவாக்கி இருக்கிறேன்
அதில் indexபிஎச்பி மற்றும் அப்லோட் டாட் பிஎச்பி fileகள் உள்ளன
இங்கேதான் அப்லோட் ஆன பிறகு என் பைல்ஸ் சேமிக்கப்படும்
பைல்ஸ் அப்லோட் ஆகும் போது முதலில் அவை வெப் செர்வர் இல் ஒரு தற்காலிக இடத்துக்குத்தான் போகும்
இந்த போல்டர் க்குள் அல்ல
நாம் எச்டிஎம்எல் ஆல் ஒரு பார்ம் ஐ உருவாக்க வேண்டும்
இதற்கு ஒரு பார்ம் ஆக்ஷன் உள்ளது
மேலும் அப்லோட் டாட் பிஎச்பி என்னும் ஒரு குறிப்பிட்ட செயலும்
நம் பைல் இங்கே இருக்கிறது
மெத்தோட் போஸ்ட் என அமைக்கப்பட்டுள்ளது
இதற்குக்காரணம் நாம் அதை கெட் வேரியபிள் இல் சேமிக்க தேவையில்லை
பாதுகாப்பு கருதி நாம் வெப்சைட் க்கு அனுப்பும் பைனரி டேட்டா வை யூசர் பார்க்கக்கூடாது
மேலும் கெட் வேரியபிள் இல் கேரக்டர் வரையறை 100 என உள்ளது
டேட்டா நூறு பிட்ஸ் மட்டுமே இருந்தால் பைல் மிகவும் சிறியது
சரி நீங்கள் அனேகமாக கேள்விப்படாத இன்னொரு பாராமீட்டர் உள்ளது
அது என்க்டைப் என்கோடிங் டைப் அதன் பொருள் இதை எப்படி என்கோடு செய்யப்போகிறோம் என்பது
அது multi பார்ட் ஆகும் மேலும் ஒரு பார்வார்ட் ஸ்லாஷ் தேவை அது பார்ம் டேட்டா வும் ஆகும்
சுருங்கச்சொல்ல நாம் இந்த பார்ம் ஐ பார்ம் ஒஃப் டேட்டா ஆக சப்மிட் செய்கிறோம்
அதாவது பைனரி டேட்டா முன் சொன்ன படி செரோ க்களும் ஒன்றுகளும்
சரி இவை encodeஆகும் வகை இருக்கிறது
பார்ம் ஐ இங்கே முடிக்கலாம்
நம் பைல் க்கு இன்புட் ஆக சில எலிமென்ட்ஸ் தேவை
இந்த டைப் பைல் ஆக அமைக்கப்பட்டது
குறிப்பாக இருக்க நாம் இதை மைஃபைல் என்கிறோம்
சரி இங்கே பாராகிராப் பிரேக் இப்போது தேவை சப்மிட் பட்டன் மட்டுமே
சரி இதன் பிரிவ்யூ வை பார்க்கலாம்
இதை மூடலாம்
பைல் அப்லோட் ஐ சொடுக்கலாம்
பின்னே போவோம்
இன்புட் 2 உ க்களை இங்கே டைப் செய்துவிட்டேன்
திரும்பலாம்
நம் இன்புட் இங்கே எப்படி கிடைக்கிறது என காணலாம்
அதை ப்ரோவ்ஸ் செய்ய வைக்கலாம்
அப்லோட் செய்யக்கூடிய பைல்களின் செலக்ஷன் இங்கிருக்கிறது
இதை இன்னும் யூசர் பிரெண்ட்லி யாக ஆக்கலாம்
அப்லோட் ஆ பைல்
ரிஃப்ரெஷ் செய்யலாம்
இங்கே நல்ல பக்கம் ஒன்று இருக்கிறது
நம் ஹெடர் உள்ளது
இங்கே ஒரு பைலை அப்லோட் செய்ய வாய்ப்பு
தேவையானால் கைமுறையாகவும் இங்கே டைப் செய்யலாம்
மேலும் ஒரு அப்லோட் பட்டன் நம் அப்லோட் டாட் பிஎச்பி க்கு சப்மிட் செய்ய
அப்லோட் டாட் பிஎச்பி இனுள் இந்த பார்ம் இலிருந்து சப்மிட் செய்த பைல் ஐ புரோசெஸ் செய்ய வழி தேவை
இதை செய்வதெப்படி என்றால் டாலர் அண்டர்ஸ்கோர் பைல்ஸ் ஐ பயன்படுத்தி
ஆனால் இது அவ்வளவு சரியில்லை
சரியில்லை என்பதை நிரூபிக்க இதன் ஒரே ஒரு செயலை எச்சோ செய்தால் போதும்
அதை செய்து அப்லோட் மீது சொடுக்க அரே கிடைக்கிறது
ஏனெனில் இது அரே தான்
இது ஒரு மல்டிடைமென்ஷனல் அரே முதல் செட் பிராக்கெட்ஸ் இல் அப்லோட் செய்த பைல் இன் பெயரையும் அது எங்கிருந்து வந்ததோ அந்த இன்புட் பாக்ஸ் இன் பெயரையும் டைப் செய்யலாம்
இங்கே அது மைஃபைல்
ஆகவே இங்கே மைஃபைல் ஐ பயன்படுத்தலாம்
இரண்டாவதில் பல்விதமான புராப்பர்ட்டீஸ் இருக்கலாம்
சுலபமாக நினைவுக்கு வருவது பைல் இன் பெயர்
அப்லோட் பார்ம் க்குப்போய் இன்ட்ரோ டாட் அவி ஐ தேர்ந்தெடுக்கலாம்
அது இங்கே காட்டப்படும்
அப்லோட் ஐ சொடுக்கலாம்
அடுத்த பக்கத்தில் இன்ட்ரோ டாட் அவி ஐ காணலாம்
இதுதான் நம் அப்லோட் டாட் பிஎச்பி பார்ம் பைல் என நினைவிருக்கிறதா
சரி அவ்வளவே
இதை ஒரு வேரியபிள் க்கு சேமிக்கலாம்
அடுத்து நாம் காண்பது அதை இங்கே டைப் செய்கிறேன் டைப் ஒஃப் பைல்
இது டாலர் அண்டர்ஸ்கோர் பைல்ஸ்
நாம் பயன்படுத்துவது மைனமே ரெஃபரன்ஸ்
இதற்குள் டைப் இருக்கிறது
இதுவே டைப்
இதை எச்சோ ஆட் செய்தால் காணலாம்
ரிஃப்ரெஷ் செய்யலாம்
re செண்ட் செய்ய அதை காண்கிறோம் மைஃபைல்
இதை re செண்ட் செய்ய வீடியோ ஸ்லாஷ் அவி ஐ காண்கிறோம்
இதை முன்னே எச்டிஎம்எல் இல் எங்காவது பார்த்திருக்கலாம்
உதாரணமாக இது இமேஜ் ஸ்லாஷ் ப்ங் அல்லது இமேஜ் ஸ்லாஷ் ஜெபிஇஜி இமேஜ் ஸ்லாஷ் பிஎம்பி வீடியோ ஸ்லாஷ் அவி வீடியோ ஸ்லாஷ் ம்பெக் அல்லது வேறு எந்த பார்மேட் ஆகவும் இருக்கலாம்
இப்போதைக்கு அது ஒரு அவி பைல் என்பதை காண்கிறோம்
அதுதான் டைப்
ஆகவே டைப் ஈக்வல்ஸ் இது எல்லாம் எனலாம்
அடுத்து காட்டுவது சைஸ்
கோடை கோப்பி செய்து இங்கே பாஸ்டே செய்து டைப் ஐ சைஸ் என மாற்றி எச்சோ ஆட் செய்கிறேன்
சப்மிட் செய்யும் பைல் இன் e புராப்பர்ட்டி ஐ காண்பது சுலபமே
இந்த பக்கத்தை ரிஃப்ரெஷ் செய்து ரிசெண்ட் ஐ சொடுக்க பைல் இன் சைஸ் கிடைக்கிறது
இதை மில்லியன் க்கு ரவுண்ட் ஆஃப் செய்யலாம் ஒரு மில்லியன் பைட்ஸ் என்பது உண்மையில் மன்னிக்கவும்
ஒரு மில்லியன் பிட்ஸ் என்பது ஒரு மெகாபைட்டு
மைஃபைல் உண்மையில் மேகா பைட் அளவு
ஆகவே இங்கே ஒரு மில்லியன் மெகாபைட்டு டேட்டா இருக்கிறது
இதை சைஸ் என பெயரிட்ட வேரியபிள் இல் சேமிக்கலாம்
அடுத்து முக்கியமான ஒன்று டெம்போரரி நேம்
இதை டெம்ப் என சற்று சுருக்கி வித்தியாசமாக எழுதுகிறோம்
மேலும் அண்டர்ஸ்கோர் மற்றும் நேம்
இது தருவது நாம் தேர்ந்தெடுத்த போல்டர் ஐ தரும் வரை தற்காலிகமாக பைல் சேமிக்கப்படும் டைரக்டரி பக்கத்தை ரிஃப்ரெஷ் செய்யலாம்
ரிசெண்ட் மீது சொடுக்க அது க்ஸாம்ப் இல் சேமிக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த அப்ளிகேஷன் ஐ பயன்படுத்துகிறேன்
நீங்கள் அபச்சே ஐ பயன்படுத்தினால் பிஎச்பி ஐ நீங்களே சேமிக்கலாம்
இங்கே அபச்சே
அதை தொடர்ந்து டெம்போரரி பைல் நேம் தெரியும்
இது ஒரு டிஎம்பி எக்ஸ்டென்ஷன் உடன் ராண்டோம் ஆக உருவாக்கப்பட்ட எண்
ஆனால் அது இப்போது பயனாகாது
ஆகவே அதை நாம் டெம்ப் பைல் அல்லது டெம்ப் என சேமிக்கலாம்
சுருக்கமாக இருக்க டெம்ப் என டைப் செய்யலாம்
கடைசியில் வருவது எர்ரர்
இது அடிப்படையில் ஒரு பிழையும் இல்லையானால் செரோ ஐ எச்சோ ஆட் செய்யும்
மீண்டும் copy பாஸ்டே மற்றும் பிழையை மாற்றலாம்
இப்போது நமக்கு செரோ கிடைக்க வேண்டும்
ஏனெனில் எல்லாம் சரியாக எழுதப்பட்டது
மேலும் இது எப்போதும் நெகேட்டிவ் வால்யூ ஆக இராது
செரோ க்கு மேல் இருந்தால் அது எர்ரர் கோடு ஐ தருகிறது
அடிப்படையில் இதன் பொருள் ஒரு எர்ரர் உள்ளது
இதை எர்ரர் என்னும் வேரியபிள் ஆக சேமிக்கலாம்
டியூட்டோரியல் இன் அடுத்த பகுதியில் தற்காலிக இடத்தில் இருந்து குறிப்பிட்ட இடத்துக்கு நகர்த்துவதன் மூலம் பைல் ஐ அப்லோட் செய்வதைக் காணலாம் மேலும் பிழை இருந்தால் இந்த எர்ரர் வேரியபிள் ஐக்கொண்டு கண்டுபிடிப்பதை பார்க்கலாம்
எரர்ஸ் இருந்தால் எச்சோ ஆட் செய்யலாம்
எர்ரர் கோடு ஐ பயன்படுத்தலாம்
பிழை இல்லையானால் டெம்ப் ஐ எடுத்துக்கொண்டு மூவ் அப்லோடெட் பைல் என்னும் பங்ஷன் ஆல் நகர்த்தலாம்
அதை இங்குள்ள என் வெப் செர்வர் இல் அப்லோடெட் டைரக்டரி இல் சேமிக்கலாம்
மேலும் சில குறிப்பிட்ட செயல்களை கற்கலாம்
இது ஜெபிஇஜி ஆ
ஆம் என்றால் ஜெபிஇஜி இமேஜ் அப்லோட் ஐ அனுமதிக்க வேண்டாம்
அல்லது குறிப்பிட்ட பைல் சைஸ் ஐ அனுமதி வேண்டாம்
இது போல
அடுத்த பகுதியை பாருங்கள்